இங்க வந்து ஒரு பெரிய ஆபீஸ் ஒன்னிருக்கு.

இங்க ஒரு பெரிய வீடு ஒன்னிருக்கு.

அந்த திருவிழா என்ட்ரன்ஸ்ல டூ தௌஸன் நைன்டீன் அப்டினு எழுதிருக்கு.

இங்க ஒரு பெரிய ப்ரூட் ஷாப் ஒன்னுருக்கு.

அந்தப் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வெளியே ஒரு போலீஸ் உக்காந்துட்டு இருக்காரு சேர்ல .

இங்க ஒரு பெரிய செடி விக்கிற கட இருக்கு.

இங்க ஒரு பெரிய ஜுவல் ஷாப் ஒன்னு இருக்கு.

மூணு சேர்ல ஒக்காந்துட்ருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி ஹிந்தில வொட்ஸ் எழுதிருக்கு.

இங்க ஒரு பெரிய லாரி ஒன்னு நின்னுட்ருக் நின்னுட்ருக்கு.

இங்க ஒரு நறிய வொயர்க கம்பீகலா இருக்கு.

அந்த பீச்சுல அலைகள் வந்துட்டு போய்ட்டிருக்கு.

அங்க மேல மேகம்ங்க அழகா வெள்ளை நிறத்தில் இருக்--

இங்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கு.